பின்னாடி கல்லுல சில வீடு கட்டுருக்காங்க.

வீட்டுக்கு பக்கத்துல கொஞ்சோ டூ வீலர் பார்க் பண்ணி வெச்சுருக்காங்க.

மல்லிப்பூ கனகாமரம் எல்லாப் பூவும் இருக்கு.

அந்த கடக்காரரோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இத பாக்க எதோ வழிபட்ற மாறி இருக்கு.

இங்க ஒரு கார் நிக்கிது அது பழைய அம்பாசிடர் கார் .

அதுல ரெண்டு பேத்தோட ஃபேஸ் ப்ளர்ராயி இருக்கு.

ஒரு ஸ்டூடன்டோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

இது பாக்க மார்க்கெட் மாரி இருக்கு.

இத பாக்க ஃபேக்டரி மாரி இருக்கு.

இங்க ஒரு பில்டிங் இருக்கு.

இதுல சிலரோட பேஸ் ப்ளர்ரா இருக்கு.